hello ma'am hello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

வணக்கம் ரோஹினி மற்றும் ரவி வணக்கம் அசோக் வணக்கம் ரவி

வணக்கம் ரோஹினி வணக்கம் அசோக்

பள்ளம் மேடு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஆனா இப்போ நம்ம நாட்டுல பார்த்தீங்கன்னா ரோடுன்ற ஒரு வசதின்றதே ரோடு ரோடாவே தெரியலை அதுக்கான காரணம் என்ன ரோஹினி ரவி யாராவது சொல்றீங்களா இத பத்தி அசோக் நீங்க பேசுறது ஆஹ் ரவி இப்போ நம்ம வந்துட்டு இப்ப ஒரு ரோடு ஆஹ் வெளிநாடுகள்ல ரோட பத்தி பாத்துருந்தோம் வெளிநாடுகள்ல ரோடு வந்துட்டு ஒரு நீட்டா இருக்கும் அதாவது ஒரு சின்ன குண்டும் குழியுமா கூட இருக்காது ஆனா இப்போ இந்தியா நாட்டுல பார்த்தீங்கன்னா ரோடுன்ற ஒரு விஷயமே குண்டும் குழியுமாவே இருக்குது ஏன் ரவி சொல்ல முடியுமா உங்களால

இல்ல இல்ல ரெண்டு பேரும் பேசும் போதும் எனக்கு கொஞ்சம் மைல்டா கேக்குது எனக்கு ரவி உங்க இதுல வந்து அந்த வால்யூம கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணுங்களேன்

இப்ப கொஞ்சம் லைட்டா கேக்குற மாதிரி இருக்கு இப்ப நீங்க பேசுறது எனக்கு ஓரளவு கேக்குது புரியல்ல ரவி

ஆஹ் இப்போ தெளிவா இருக்கி

பத்தி பேசிட்டு இருந்தோம் ஆஹ் இப்போ வந்துட்டு சாலைப் பாதுகாப்பு ஆஹ் வெளிநாடுகள்ல பாத்திங்கண்ணா ரோடு என்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு சமநிலைலேயே இருக்கும் அதாவது ஒரு சின்ன பள்ளத்தாக்கும் இருக்காது ஒரு குன்றும் இல்ல குழி அந்தமாதிரி எதுவுமே இருக்காது ஆனா இந்திய நாட்டுல சாலைப் பாதுகாப்பு அப்படி சாலையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லவே இல்லை ஆனா இப்ப எங்க நீங்க போனாலும் இப்போ ஹம் இப்ப சென்னை டூ கும்பகோணமே போங்களேன் அங்க ரோடு வசதிகளை பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஒரு குண்டு குழியோ இருந்ததில்லை அது பத்தி என்ன நினைக்குறீங்க ரவி அது தான் அதுதான் ஆக்சுவலா வந்து நாம இப்ப வந்து கவர்ன்மெண்ட் தான் வந்து கரெக்டா செஞ்சி குடுக்கணும் இப்போ

அந்த ரோடே சரி இருக்காது ஆஹ் சிமெண்ட் ரோடு போட்டு வச்சிருக்காங்க சிமெண்ட் ரோட் போட்டுட்டு அதுக்கு மேல மண் எல்லாம் இருக்கும் மேல மண் ஃபுல்லா மண் இருக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு டிராவல் கூட நம்மளால அங்க பண்ண முடியாது பைக்ல எல்லாம் போனா சுத்தமா பண்ண முடியாது இப்போ இப்போ கண்ல தூசு பட்டோ இல்ல போய் இடிச்சி வேற யார் யாருக்கோ இடிச்சி அந்தமாதிரி இந்தமாதிரி விஷயம்லாம் கூட அந்த ஸைடுல நடந்து இருக்கு நடந்துட்டு இருக்கு ஆனா அது மெயின் ஏரியா தான் இப்ப நார்மலாவே அப்படி இருக்கும் போது அப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா அந்தமாதிரி விபத்து நடக்கத்தான் செயும் சோ அதனால இப்போ

நிறைய மண்ணுதான் இருக்குமே தவிர வேறு ஒரு ப்ராப்பரான இது இருக்காது ஆனா நீங்க வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹ் நீட்டா கிளீனா இருக்கும் சோ உங்களால வண்டி ப்ராப்பரா ஓட்ட முடியும் ப்ராப்பரா போக முடியும் ஆஹ் நிறைய வண்டி ஓட்ட தெரியாத சின்ன சின்ன பசங்க எல்லாம் வண்டி ஓட்டிட்டு வர்றாங்க சோ இந்த பிரேக் பின் பிரேக்லாம் அடிச்சி ஸ்கிட் ஆக்கி கீழ விழுந்து அடிபட்டு இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுதான் இருக்குது சோ அதனால ரோட சரி பண்ணி ஒருப்ராப்பரான ஒரு தார் ரோடு போட்டா கரெக்ட்டா இருக்கும் அதை கவர்ன்மெண்ட் தான் கரெக்ட்டா பண்ணணுன்னு நான் நினைக்குறேன் ஆஹ் நிச்சயமா ரவி சொன்ன எல்லாமே சரியான விஷயங்கள் தான் ஆஹ் இப்போ ஆஹ் என்னோட கருத்து என்னன்னா சாலைல வண்டி ஓட்டுற ஓட்டுறப்போவா இருக்கட்டும் இல்ல நடந்து போற ஒருத்தர் சாலைய கடக்கணும் அப்படிங்குற பட்சத்துல நம்ம வந்து தொலைபேசியோட பயன்பாட வந்து குறைச்சிக்கணும் அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து ஆஹ் அவ்வளவு எவ்வளவு முக்கியமான ஆஹ் அழைப்பா இருந்தாலுமே சரி ரோட்ட க்ராஸ் பண்ற டைமும் சரி வண்டி ஓட்ற ஓட்றப்பவும் சரி தொலைபேசிய தவிர்க்கணும் அப்படிங்குறது தான் ஒண்ணு நம்ம உயிர ஒண்ணும் உயிர விட ஒண்ணும் ஆஹ் ஒரு அழைப்ப எடுத்து பேசுறதோ இல்ல ஒரு குருஞசெய்தி அனுப்புறதோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல எந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கணுமோ அந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்குறது தான் என்னோட கருத்துன்னு சொல்றேன் ஆஹ் தனிப்பட்ட முறையில தொலைபேசிய பயன்படுத்த வேண்டாம் சாலைகள்ல இப்படிங்குறது தான் என்னோட கருத்து நீங்க என்ன நினைக்குறீங்க ஆஹ் கண்டிப்பா ரோஹினி இப்போ சாலை விதிமுறைகள்னு ஒணணு சொன்னாங்க அதாவது எப்படின்னா அபராதம் அந்த அபராதம் அவ்வளவுத்துக்கு அதாவது முதல்ல தலைக்கவசத்துக்கு வந்துட்டு நூறு ரூபாயும் லைசன்ஸ் இல்லன்னா ஐநூறு ரூபாயும் ஆஹ் அது குடிச்சீட்டு வண்டி ஓட்டினா வந்துட்டு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்துட்டு இப்ப வந்துட்டு ஆஹ் குடிச்சுட்டு ஓட்டினா பதினைந்தாயிரம் ரூபாய் அப்படின்னு அபராதம் வச்சிருக்காங்க இப்போ அந்த இதுல பாக்கும் போது நம்ம ஆஹ் இப்ப இந்த ஃபைன்க்கு ஏத்தாபோல நம்மள்ட்ட ரோடு வசதிகள் இருக்கா ரவி உங்களால சொல்ல முடியுமா இதை

அத வாங்கிட்டு மக்களுக்கே வேலை பண்ணலாம் இல்லையா ஆஹ் இததான் சிக்னல் கரெக்டா வச்சிக்கிறது ஆஹ் இப்படி இப்போ நீங்க போகும் போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆஹ் ரெட்டா இருக்கும் ஆனா எல்லாரும் போயிட்டுதான் இருப்பாங்க ஆஹ் அது எதுக்கு இருக்கு அப்போ எப்பையுமே அந்த ரெட்டு தான் எரிஞ்சிட்டே இருக்குதா அப்போ சோ இந்தமாதிரி கொஞ்ச கொஞ்ச விஷயம் எல்லாம் மாத்தி ஒரு பிராப்பரா இது பண்ணா இப்போ நீங்க சாலைகளை பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இல்லையா இங்க ரெட் ன்னா ஸ்டாப் நின்னு தான் ஆகணும் அப்படி இருந்தாதான் ஃபைன் ஆகணும் சோ அந்தமாதிரி இல்லாம நிறைய விஷயம் இப்ப பாத்திருக்கேன் ரெட்டு தான் எறிஞ்சிக்கிட்டு இருக்கும் ரெட்டு மட்டும் தான் எறிஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்தமாதிரி எல்லாம் இருக்கும் போது கொஞ்சம் மாத்தி ஆஹ் ஃபைன் வாங்குறீங்க அந்த ஃபைன வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் கோஸ்ட்டையாவது மக்களுக்கு யூஸ் புள்ளா பண்ணினா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும் அப்படிங்குறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து இந்தமாதிரி விஷயம் நிறைய நடந்துகிட்டே வருது நானும் கொஞ்சம் கண்கூடதான் எல்லாத்தையும் பார்க்குறேன் ரோஹினி இதபத்தி நீங்க என்ன ஆஹ் நிச்சயமா அசோக் ஆஹ் நாங்க வாழ்ற இடத்துல ரவி சொல்ற மாதிரிதான் நடக்குது ஆஹ் இக் காவல்துறை வந்து மிகவும் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்குறது தான் என்னோட கருத்தும் கூட ஆஹ் சட்டங்கள் எந்த அளவுக்கு கடுமையா இருக்கோ அந்த அளவுக்குதான் வந்து குற்றங்கள் குறையும் அப்படின்னு ஆஹ் இந்தியா அரசியலமைப்பு சட்டம் வந்து சொல்லுது ஆஹ்

ஆஹ் நான் செஞ்ச தப்ப மறைச்சிட்டு விட்டுடுறாங்க அப்படி விடாம நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு என்ன தண்டனையோ அத குடுத்தங்கன்னா அடுத்த தடவை நான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு இது ஞாபகம் வரணும் இப்ப நம்ம திரும்பி அத செய்றோம் அப்படின்னா இது நமக்கு நடக்குமே அப்படின்ற ஒரு பயம் வரணும் அந்த பயம் வந்தா மட்டும்தான் வந்து ஆஹ் குற்றங்கள் குறையும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட விதத்துல நம்பிக்கையும் கூட ஆஹ் வேற என்ன சொல்றதுன்னா ஆஹ் லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம காவல் துறைல இருக்க அதாவது போக்குவரத்து கழகத்துக்குன்னு இருக்கிற காவல் துறைகள் வந்து கொஞ்சம் கண்டிப்போட இருந்தா வந்து மக்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும்னு நான் ஆஹ் கண்டிப்பா ரோஹினி இதெல்லாம் ஏற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இல்லன்னு சொல்லல்ல இருந்தாலும் இவ்வளவு கடுமையான இது வந்து இன்னும் இந்தமாதிரி நடக்குது அதாவது இலஞ்சம் அரசாங்கம் வந்துட்டு சரியான சம்பளம் குடுக்குதே அப்ப எதுக்கு லஞ்சம் வாங்கணும் சாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சிக்கொங்களேன் அது யாரால நடக்குது அந்த காவல்துறை கண்டிப்போட இருக்கணும் இந்த இலஞ்சம் எதுக்கு வாங்கணும் அப்ப வந்து அரசாங்கம் வந்துட்டு அவங்களுக்கு சரியான சம்பளம் குடுக்கல்லயா ரவி நீங்க சொல்லுங்க இப்போ இப்போ ஒரேயொரு பாயிண்ட் தான் சொல்ல தோணுது ஆஹ் இப்போ நான் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து சும்மா ஒரு ஒரு இருபதாயிரம் ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்கன்னா அத வாங்கி வாங்கணும்னு தான் நான் நினைப்பன் கண்டிப்பா எல்லாருமே அதான் நினைப்போம் காசு கிடைக்குற என்ற மாதிரியே அது ஒரு தான் சோ வாங்குறது எவ்வளவு தப்போ அதேமாதிரி குடுக்குறதுமே தப்புன்னு நான் நினைக்கிறேன் ஆனா ஃபைன் போடுறாங்களா ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் ஃபைனா நீ தப்பு பன்னிருக்காய் அந்த ஃபைன கட்டிரு அத விட்டுட்டு சும்மா போலீஸ் பண்ண முதல் அது தப்பு தானே சோ குடிச்சிட்டு ஓட்டக்கூடாதுங்குறது போலீஸ் வந்து ஃபைன் வாங்குராங்க இல்ல பன்னுறாங்க அத பண்றாங்க எல்லாம் ஓகே ஆனா ஒரு இண்டிவிஜூவலா நமக்கு தான் தெரியணும் ஆஹ் இப்போ நீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது ஓட்டினா ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது விபத்து நமக்கே நடக்கும் அப்படின்னா நம்ம மாறினா ஆட்டோமேடிகா அது எல்லாமே மாறும் ஆஹ் நம்மகிட்ட தான் இருக்கு என்கிறது நான் நினைக்கிறேன் ரைட் ஆஹ்

ஆனா அவங்க தப்பு பண்றாங்க அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டே இல்லாம நம்மகிட்ட இருக்க தப்பையும் நம்ம மாத்திகிட்டு நம்மளால இன்னொருத்தர் ஃபைன் போடுறாங்களா அந்த ஃபைன நீ கட்டிரு அத வச்சே அந்த ஃபைன் வந்து கண்டிப்பா கவர்ன்மெண்ட்க்கு தான் போகப்போது அத விட்டுப்போட்டு நம்ம இப்போ குடுக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு அத கண்டிப்பா வாங்க தான் செய்வாங்க சோ வாங்குறதும் தப்பு குடுக்குறதும் தப்பு சோ தப்பு இரண்டு ஸைடுமே இருக்கு நான் மாறுறன் நீயும் மாறு அது ஒன்னுதான் கான்செப்டே இதுதான் விஷயம்னு நான் நினைக்கிறேன் நான் நம்புறேன்

ரவி சொன்ன மாதிரி குடுக்குறதும் தப்பு வாங்குறதும் தப்பு அப்படின்னா ஆஹ் ஆனா இப்போ இருக்கிற அரசாங்கமோ இல்ல இப்ப இருக்கிற ஒரு ஒரு நிலமைல பார்த்தீங்கன்னா

எனக்கு உண்மையிலேயே வண்டி ஓட்டுற தகுதி இருக்கா அப்படின்னுலாம் எந்தவித ஒரு தேர்வுமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளேயே அவங்களால எனக்கு அவங்க எனக்கு லைசன்ஸ் குடுத்துர்றாங்க ஏன் அது வந்து நான் காசு குடுக்கல்லன்னா நடக்கமாட்டேன்ங்குது அவங்களுக்கு அவங்களோட ஒரு தேவைய இல்ல அவங்களோட ஒரு ஆசைய நான் வந்து பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் எனக்கானது இங்க நடக்கணும் அப்படிங்குற பட்சத்துல என் வேலை நடக்கணும் அப்படிங்குறதுக்காக ஆஹ் இங்க நிறைய பேர் காசு குடுத்து முடிச்சுக்குறாங்க ஆஹ் அது காஸ் குடுக்கல்லன்னா நான் பண்ணமாட்டேன் அப்படின்னு எந்த அளவுக்கு அவங்க உறுதியா இருக்குறாங்களோ அதனாலதானே வந்து இவங்க குடுகுறாங்க என் வேலை எனக்கு ஆகணும் அதனாலதானே அவங்க குடுக்குறாங்க இதுதான் நான் கேக்குறன் ஆஹ் எனக்கு சரியா கேக்க தெரியல்ல நான் என்ன சொல்ல வாறேன் அப்படிங்குறத்த நீங்க அது அது வேணும் எனக்கு வேணும் என்றது கிடைச்சாதான் நான் உனக்கு வேண்டியத செய்வன் அப்படின்னு சில அரசாங்க ஊழியர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க வேலையை அவங்க செய்றதுக்கு நான் ஏன் காசு தரணும் அப்படின்னுதான் நான் கேக்குறன் கண்டிப்பா ரோஹினி இத பத்தி நம்ம பரிந்துரைப்போம் இப்போ இன்னொரு விஷயம் இப்போ ஒரு பண்டிகை நினைவு வருது ஆஹ் எப்போ போன தீபாவளிக்கு நான் ஊருக்கு ஊருக்கு போறப்ப சாலை நெரிசல் பத்திபோச்சு சென்னை மாநகர எடுத்திக்கிட்டீங்கன்னா கோயம்பர்ல கும்பல் அங்க பஸ் வந்துட்டு பெருங்களத்தூர் அதாவது இங்க இருக்கிற பெருங்களத்தூர் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பெருங்களத்தூர க்ராஸ் பண்றத்துக்குள்ள எத்தன மணி நேரம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஆகிடுச்சி அங்க பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் அப்ப சாலை நெரிசல்கள் அத பத்தி ரவி உங்களால சொல்ல முடியுமா அதுதான் ரோடுதான் பிரச்சினையா இருக்குமோ அப்படிங்குறதுதான் இப்ப டவுட் என்னது படி இதான் விஷயமே ஆஹ் ரோடு கரெக்டா இருந்திச்சுனா எங்கால எங்க போனாலும் கொஞ்சம் சீக்கிரமா போக முடியும் இதான் இப்போ மறுபடியும் பிராப்பரா இல்லைன்னா ஆஹ் இப்ப பஸ் டிரைவரா இருக்க கண்ணாடி பார்த்துதான் ஓட்டனும் இல்ல கார் ஓட்டுரா கார்ல போறீங்கனாலும் கார் ஓட்றவங்க பார்த்துதான் ஓட்டனும் இப்போ பிராப்பரா ஆஹ் ரோட் எல்லாம் அழகா செட்டா வச்சிருந்தா இப்போ கொஞ்சத்துக்கு நடந்துட்டுதான் இருக்கு ஓரளவுக்கு நடக்கல்லன்னும் சொல்ல முடியாது நடந்துட்டுதான் இருக்கு ஆனாலும்ப கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் ஓரளவுக்கு பிராப்பரா செய்துட்டுதான் இருக்காங்க அது எல்லாமே கூடிய சீக்கிரம் புள்ளா நல்லா ஒரு டோப்பர் ரோடு இருக்கு அப்படின்னா கரெக்டா இருக்கும் எங்கையாவது கொஞ்சம் சீக்கிரமா போய் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அதுல கொஞ்சம் சீக்கிரமா போய் வர முடியும் அப்படின்றதுதான் நான் நம்புறேன்

இதுக்கு வந்துட்டு மக்கள் வந்து ரொம்ப அவசரபடுறாங்களோ அப்படின்னுதான் எனக்கு தோணுது ஆஹ் ரோஹினி நீங்க சொல்றீங்களா ஆஹ் நிச்சயமா அசோக் இப்போ நீங்க சொல்ல வந்தது எல்லாம் நான் சொன்னேன் ரவி சொன்னாங்க இந்த மாதிரி ஆஹ் சாலை வசதிகள் கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா போக்குவரத்து நெரிசல் வந்து கம்மியாகிடும் அப்படின்னுட்டு ஆஹ் மக்கள் தொகையும் இதுக்கு முக்கிய காரணமா தான் இருக்கு ஒரு ஒரு ஊர்ல ஐயாயிரம் பேர் இருக்குறாங்கா அப்படிங்குற பட்சத்துல கொஞ்சம் தான் வந்து அங்க போக்குவரத்து நெரிசல்ண்டு இருக்கு ஆஹ் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடத்துலதான் வந்து போக்குவரத்து நெரிசல் என்றது அதிகமா இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு அவங்க அவங்க தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட சில இடங்களுக்கு போக வேண்டியதா இருக்கு இப்போ எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஆஹ் அம்பத்தூர் வேலுசை இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வந்து ஆஹ் நிறைய ஊழியர்கள் வந்து வேலை செய்றாங்க அப்ப அந்தமாதிரி இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் அப்படிங்குறது இருக்கதான் செய்யும் இத குறைக்கிறதுக்கு நம்மதான் தனிப்பட்ட முறையில முயற்சி எடுக்கணும் நான் நினைக்கேன் எல்லாருமே வந்து அவங்க அவங்க தனிப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தாம பொது வாகன